ஒன்பதாம் நாள் காரைக்குடியில் நடைபெற்றது இவர்களுக்கு கண்மணிசுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாசலம் ஆகிய நான்கு மகன்களும் அலமேலு சொக்கலிங்கம், தேனம்மை, விசாலாட்சி ஆகிய மூணு மகள்களும் உள்ளனர் கண்ணதாசன் பார்வதி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு நவம்பர் பதினொன்னாம் நாள் இரண்டாம் திருமணம் செய்துகொண்டார் இவர்களுக்கு காந்தி, கமல், அண்ணாதுரை, கோபால கிருஷ்ணன், சீனிவாசன் ஆகிய ஐந்து மகன்களும், ரேவதி, கலைச்செல்வி ஆகிய இரண்டு மகளுமா மகள்களுமாக ஏழு குழந்தைகள் உள்ளனர் ஐம்பதாவது வயதில் புலவர் வள்ளியம்மை என்பவரைத் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விசால் அஹ் விசாலி என்னும் மகள் அஹ் ஒருவர் உள்ளார் கம்பரின் செய்யுளிலும், பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவரது அரசியல் ஈடுபாடு அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒண்ணு ஏப்ரல் ஒன்பதில் அஹ் கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியில் இருந்து வெளியேறினார் ஈ. வி. கே. சம் அஹ் சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கினார் பின்னர் தமிழ் தேசிய கட்சி காங்கிரசுடன் இணைந்தது. காங்கிரஸ் பிளவு பட்ட போது இந்திராகாந்தி பக்கம் நின்றார் அது தான் இன்றைய காங்கிரஸ் கட்சி தான் இருந்த கட்சிகளின் தலைவர்களை அவர்களது உண்மை சொரூபம் தெரிய வந்ததும் அந்தக் கட்சியில் இருந்து விலகிவிடுவார் இ உதவாத பல பாடல் உணராதோர் மேற்பாடி ஒ ஓய்ந்தனையே பாழும் ம் பாம் பாலும் மனமே என்று தன் தவறுகளை ஒப்புக் கொண்டவர் அரசியல் ரீதியாக எம். ஜி. ஆரை கண்ணதாசன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தம்மைப் பற்றி கண்ணதாசன் விமர்சித்தபோதிலும் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக கண்ணதாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் எம். ஜி. ஆர் நியமித்தார் இவரது மறைவு

எரியூட்டப்பட்டது மணிமண்டபம் தமிழ்நாடு அரசு கண்ணதாசன் நினைவை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது அஹ் எம்பத்தி நாலு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இம்மணிமண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒண்ணில் அப்போதைய முதல்வர் எம். ஜி. ஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூரில் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தி ரெண்டில் முதல்வர் அஹ் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இரண்டு தளங்களைக் கொண்ட இம்மணிமண்டபத்தில் கவியரசு கண்ணதாசன் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேல்தளத்தில் அரங்கமும், கீழ்தளத்தில் இரண்டாயிரத்தி நானூறு நூல்களுடன் ஒரு நூலகமும் இயங்கி வருகின்றது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் குடும்ப அஹ் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது இவரது விருதுகள் சாகித்ய அகாதமி விருது திரைத்துறைக்கான பங்களிப்பு திரையிசைப்பாடல்கள் கண்ணதாசன் எழுதிய திரைப்படப் பாடல்கள் ஐந்துதொகுதிகள் வசனம் எழுதிய திரைப்படங்கள் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கதை, வசனம் எழுதிய திரைப்படங்கள் மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு, நானே ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு, ராஜா தே அஹ் தேசிங்கு, மகாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு, மாலையிட்ட மங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு

அஹ் இது வரஒய்யிலும் நான் சொல்லிருக்குறேன் இதுக்கு மேல ஒ ஆதித்யா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா காமாட்சி நம்ம வந்து இப்போ மெரீனா கடற்கரைய பத்தி நாம இப்போ முழுசா பாப்போம் மெரீனா கடற்கரை வந்து சென்னைல இருக்குது மெரீனா அல்லது மெரினா கடற்கரை இந்தியாவின் சென்னையின் நகரில அமைந்துள்ள ஒரு நகர்ப்புறக் கடற்கரை ஆகும் இதன் நீளம் மொத்தம் பதிமூனு கிலோமீட்டர் ஆகும் இந்தியாவன் அஹ் கிழக்குக் கடற்பகுதியில் அமைந்துள்ள மெரீனா இந்திய மாநகரங்களில் ஒன்றான சென்னையின் கடர் கடல் எல்லையை வரைவு செய்வதையும் அதன் அடையாளங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது இது இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற ஆகும் மும்பை நகரின் பாறைகள் நிறைந்த ஜுகு கடற்கரையைப் போன்று அல்லாமல் மெரீனா கடற்கரை மன் பா மணற்பாங்காக உள்ளது இக்கடற்கரையை ஒட்டி புகழ்பெற்றோரின் உருவச்சிலைகள், நினைவிடங்கள், சமாதிகள் அமைந்துள்ளதால் இது சென்னை நகரின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்களுக்குப் பிறகு இங்கு அனுமதியின்றிப் போராட்டங்கள் நடத்துவதற்கு சென்னை மாநக மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது இதோடைய வரலாறு பாத்திங்கன்ன சென்னைத் துறைமுகம் கட்டப்படும் முன்பு மெரீனா கடற்கரை வெறும் களிமண் தொகுப்பை உடையதாக இருந்தது மெரீனாவைக் காப்பாற்ற சுவாமி விவேகானந்தரின் சென்னை இல்லறச் சீடர்களில் ஒருவர் கிருஷ்ண சுவாமி அய்யர் இவர் ஆயிரத்தி என்னுத்தி தொன்னூருகளில் தென்னக ரயில்வே, மயிலாப்பூரையும், கிண்டியையும் மெரினா வழியாக இணைத்து இரு ஒரு இரயில் தடம் செல்ல தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் வேலை தொடங்கும் சமயம் அதனை எதிர்த்து மாபெரும் கூட்டம் கூட்டினார் இந்தக் கடற்கரை சென்னை நகரத்தின் நுரையீரல் இதை அழித்தோமானால் நம்மை வருங்கால சந்தியினர் மன்னிக்க மாட்டார்கள் என்று கூறினார் மெரீனாவைக் காப்பாற்றுவதற்குக் கூடிய மக்கள் கூட்டத்தைக் கண்டு ஆங்கிலேய அரசும் அஞ்சியது இதனை அடுத்து அரசாங்கமும் அத்திட்டத்தினைக் கைவிட்டது இதனுடைய நிகழ்வுகள் சென்னையின் முக்கிய பகுதியான இக்கடற்கரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆண்டு முழுவதும் நடைபெறுகின்றன இந்தியாவின் பெரிய ஓட்டமாகிய சென்னை மாரத்தானும் இங்கு நடைபெறும் ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்பர் பொங்கல் திருநாளில் மக்கள் தங்கள் உறவினர்களுடன் கூடி மகிழும் இடமும் இதுவே சுதந்த் சுதந்திர நாள் மற்றும் குடியரசு நாட்களில் அரசுத் துறைகளின் அணிவரிசை நடைபெறும் போக்குவரத்து மெரீனா கடற்கரையை ஒட்டிய காமராசர் சாலை அர ஆறுவழிப் பாதையாகும் கடற்கரையின் எதிர்புறம் கலங்கரை விளக்கம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் ஆகிய தொடர்வண்டி நிலையங்களும், விவேகானந்தர் இல்லம், சந்த் சாந்தோம் ஆகிய பேருந்து நிறுத்தங்களும் உள்ளன அண்ணா சதுக்கத்தில் இருந்து சென்னையின் பல பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் உள்ளன

இங்குள்ள துறைகள் எப்படி இருக்குமென்றால் உழைப்பாளர் சிலை, அண்ணா சமாதி, பொதுப்பணித்துறை, அண்ணா நினைவகம், அண்ணா சமாதி வாயில் இரவு நேரத்தில், எம் ஜி ஆர் சமாதி கற்பாறை, சென்னை கலங்கரை விளக்கம், சென்னை கலங்கரை விளக்கம் இது போன்ற அஹ் இது போன்றது அஹ் சுற்றுலாத்தலங்கள் நிறைய மெரீனாவிலு இருக்கின்றன மெரீனா அருகாமையில்

இந்நிலையம் மெட்ராசு கடற்கரை என்ற பெயரால் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது பாரிமுனையில் உள்ள தெற்கு ரயில்வே வலையின் வலையமைப்பின் ஓர் தொடருந்து நிலையாக நிலையமா நிலையமாக சென்னை கடற்கரை தொடருந்து நிலையம் இயங்குகிறது சென்னை மாநகரத்திலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் விதமாக உருவாக்கப்பட்ட சென்னை மற்றும் தாம்பரத்தை இணைத்து சென்னை புறநகர் இருப்புவழி என்ற பெயரில் தொடருந்து சேவையை இந்த நிலையம் வ வழங்குகிறது மேலும் இந்நிலையம் சென்னை பறக்கும் இரயில் திட்டத்தையும் ஒரு சில பயணிகள் இரயில்களின் புறநகர் சேவைகளுக்கும் சேவை செய்கிறது இதேவேளையில் பறக்கும் இரயில் திட்டத்தின் வடக்கு முனையமாகவும் இந்நிலையம் செயல்படுகிறது சென்னை உயர் நீதிமன்ற அருகில் இருந்ததால் இந்த தொடருந்து நிலையத்துக்கு சென்னை கடற்கரை என பெயரிடப்பட்டது இது பின்னர் சென்னை துறைமுகத்தின் ஒரு பகுதியாக கட் கட்டப்பட்டது சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மெரீனா கடற்கரையை

இரயில் நிலையத்தில் ஆயிரத்தி ஐநூறு சது மீட்டர் சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு திறந்த வெளி வாகன நிறுத்துமிட வசதி உள்ளது இந்த நிலையம் உயர் நீதிமன்றம் மற்றும் பிராட்வே எனப்படும் பாரிமுனைக்கு அருகில் அமைந்துள்ளது

பாரி குழுமத்தின் அலுவலகங்கள் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளன சென்னையின் இரயில் வலைப்பின்னலின் பெரும்பகுதி ஒரு மைய முனையமாக இருப்பது மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் வடமேர் வடமேற்கு சென்னை செல்ல வேண்டிய பயணிகளுக்கான முக்கிய பேருந்து போக்குவரத்து மையமாகவும் இந்த நிலையம் விளங்குகிறது உள்ளூர் பேருந்துகளில் பெரும்பாலானவை நிலையத்தில் அமைந்துள்ளன அமைவிடம் சென்னை நகரின் கிழக்கு பகுதியில் சென்னை கடற்கரை இரயில் நிலையம் அமைந்துள்ளது

வலையமைப்பின் மையப் புள்ளியாக அமைகிறது சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து இந்நிலையம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது மேற்கில் இராஜாஜி சாலையும், கிழக்கில் சென்னை துறைமுகம் போன்றவை இவ்வளாகத்திற்கு எல்லையாக உள்ளன பிரதான நுழைவுவாயில் இராஜாஜி சாலையில் பொது தபால் நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ளது இந்த நிலையம் சென்னை துறைமுகத்துடன் ஒரு படலம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது நம்ம இத பத்தி வசதிகளாம் அப்பறமா பாப்போம் இப்போ கவின் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்ல முடியுமா ஓகே ஆதித்யன் நான் இன்னைக்கு வந்து பாத்திங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஹ் இவர் வந்து பாத்திங்கன்னா சின்னசாமி ஐயர் இலக்குமி அம்மையார் தம்பதியினருக்கு மிகுந்த பதினொன்னு ஆயிரத்தி என்னுத்தி எம்பத்தி ரெண்டில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டையபுரத்தில் பாரதியார் பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்றழைக்கப்பட்டார் ஆயிரத்தி என்னுத்தி எம்பத்தி ஏழாமாண்டு இலக்குமி அம்மாள் மறைந்தார் அதனால் பாரதியார் அவரது பாட்டியான பாகீரதி அம்மாளிடம் வளர்ந்தார் தனது பதினொன்றாம் வயதில் தனது பதினொன்றாம் வயதில் பள்ளியில் படித்து வரும்பொழுதே கவி புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி என்னுத்தி தொன்னுத்தி ஏழாம் ஆண்டு செல்லம்மாளை மணந்தார் ஆயிரத்தி என்னுத்தி தொன்னுத்தி எட்டாம் ஆண்டு தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தினால் வறுமை நிலையினை அடைந்தார் இதனை எட்டயபுரம் மன்னருக்குத் தெரிவித்து பொருளுதவி வழங்குமாறு கடிதத்தில் கேட்டுக்கொண்டார் பின்னர் எட்டையபுரம் அரண்மனையில் பணி கிடைத்தது சில காலத்திலேயே அப்பணியை விடுத்து காசிக்குச் சென்றார் ஆயிரத்தி என்னுத்தி தொன்னுத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரை அங்கு தங்கி இருந்தார் பின்னர் எட்டயபுரத்தின் மன்னரால் அழைத்து வரப்பட்டு அரண்மனை ஒன்றில் பாரதி வாழ்ந்தார்

சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் பாரதி தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர் பிற மொழி இலக்கியங்களை மொழி பெயர்க்கவும் செய்தார் தம் தாய் தாய்மொழி தமிழின்மீது அளவுகடந்த அன்புகொண்டவர் பன்மொழிப் புலமைபெற்ற பாவலரான இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல் இனிதாவ தெங்கும் காணோம் எனக் கவிபுனைந்தார் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி பிரான்சியம், ஆங்கிலத்தில் தனிப்புலமை பெற்றவர் அம்மொழிகளின் தனிச்சிறப்புமிக்க படைப்புகளைத் தமிழ் மொழியாக்கம் செய்தவர் பழந்தமிழ்க் காவியங்களின் மீது தனி ஈடுபாடு கொண்டவர் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் என்று அறியப்படுகின்றார் தேசியக் கவி என்ற முறையிலும் உலகு தழுவிய சிந்தனைகளை அழகில் அழகியலுடனும் உண்மையுடனும் கவி இயற்றிதினாலும் இவர் உலகின் சிறந்த கவிஞர்களுடன் ஒப்பி ஒப்பிடப்படும் சிறப்பு பெற்றவர் என்றும் அண்மைக்காலத் தமிழின் தன்னிகரற்ற கவியேறு என்றும் பலர் கருதுகின்றனர் இந்திய விடுதலைப் போராட்டத்தையே பாரதப் போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த படைப்புதான் பாஞ்சாலி சபதம் அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழ அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியாக் காவியமான பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் உடையது இது சூழ்ச்சிச்சருக்கம், சூதாட்டச் சருக்கம், அடிமைச் சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சபதச் சருக்கம் என ஐந்து சருக்கங்களையும் நானூத்தி பன்னண்டு பாடல்களையும் கொண்டது பாரதியார் முதலில் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரை சுதேசிமித்திரனில் உதவி ஆசிரியராகப் பணியாற்றியதோடு தம் வாழ்நாளின் இறுதியிலும் ஆகஸ்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவது முதல் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவது வரை அவ்விதழின் உதவி ஆசிரியராகப் பணியாற்றி மறைந்தார் சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழிலும் இந்தியா என்ற வார இதழில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு புதுச்சேரி பத்து பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதினேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சூரியோதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கர்மயோகி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து, தர்மம் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து என்ற இதழ்களிலும் பாலபாரத யங் இண்டியா என்ற ஆங்கில இதழிலும் ஆசிரியராகப் பணியாற்றினார் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட பாரதியின் இந்தியா பத்திரிகை புதுவையில் வெளியானது பாரதியாரின் பாடல்களை பிரித்தானிய ஆட்சிக்குட்பட்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த பர்மா மாகாண அரசு தடைசெய்தது இதனைப் பின்பற்றி சென்னை மாகாணத்தின் காவல் துறை உத்தரவுமூலம் பாரதியார் பாடல்கள் தடைசெய்யப்பட்டு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாகாணச் சட்ட அவையில் விரிவான விவாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டாமாண்டு அக்டோபர் எட்டு, ஒன்பது தேதிகளில் நடந்தது தீரர் சத்திய மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த விவாதத்தில் இலக்கியம் சார்ந்த பல கருத்துகள் பதிவாகின விடுதலைப் போராட்டக் காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளைப் படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசியக் கவிஞராகப் போற்றப்படுகிறார் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே மாநிலம்

அதன் எதிர்காலம் எவ்வாறிருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர் வந்தேமாதரம் என்போம் எங்கள் மாநிலத் தாயை வணங்குதும் என்போம் என்றவர் பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்றார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர்செய்யும் நிதிநீர் இணைப்புத் திட்டத்தை விடுதலைக்கு முன்பே கனவுகண்டவர் ஓஎகே நான் பாரதியார் பற்றி சில குறிப்புகள்

இவர் அன்னக்கிளி என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்ததன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி

இளையராஜாவுக்கு இந்திய நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான பத்ம விபூஷண் விருது, இருவத்தைந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இந்திய அரசால் வரங்க் வழ அறிவிக்கப்பட்டது தமிழக நாட்டுப்புற இசை, கருநாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையில், புலமையும், முறையான பயிற்சியும் பெற்றவர் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை நான்கு முறை பெற்றுள்ளார் திரைப்படங்களுக்கான சிறந்த பின்னணி இசையமைப்புக்கும் பெயர் பெற்றவர் இவர் மேற்கத்திய இசைக் கருவிகளை கையாளும் திறன்படைத்த மாஸ்டர் தன்ராஜிடம் அஹ் மேற்கத்திய இசையைப் பயின்றவர் இரண்டாயிரத்தி இர இருவத்தி ரெண்டு ஜூலை ஆறு அன்று இந்தியக் குடியரசுத் தலைவர் இவரை நாடாளுமன்ற மாநிலங்களவை நியமன உறுப்பினராக நியமித்தார் வாழ்க்கைச் சுருக்கம் இளையராஜாவின் இயற்பெயர் ராசையா என்பதாகும் தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைப்புரத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை ராமசாமி தாயார் சின்னத்தாயம்மாள் பாவலன் வரதராஜன்

இவருடைய பிள்ளைகள் கார்த்திகேயன், யுவன் சங்கர் மற்றும் பவதாரிணி இவருடைய தமையனார்கள் பாவலர் வரதராஜன், பாஸ்கரன் மற்றும் அமர் சிங் எனப்படும் கங்கை அமரன், இவருடைய பிள்ளைகள் கார்த்திகேயன் கார்த்திக் ராஜா, யுவன் ஷங்கர் யுவன் சங்கர் ராஜா, பவதாரிணி ஆகியோரும் திரைப்பட இசையமைப்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறுவயதிலேயே ஆர்மோனியம் வாசிப்பதிலும், கிட்டார் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒண்ணில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி எட்டு வரை அவருடைய சகோதரர்கள் மூவருடனும் இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு நாடகக்குழுவோடு சென்று சுமார் இருபதாயிரம் கச்சேரிகளிலும், நாடகங்களிலும் பங்கு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஒம்போதாமாண்டு தன் இருவத்தி ஆறாம் வயதில் திரைப்படங்களுக்கும் இசையமைப்புக்கும் ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தார் சென்னையில் தன்ராஜ் மாஸ்டர் என்பவரிடம் மேற்கத்திய பாணியில் பியானோ கருவியையும், கித்தார் கருவியினையும் வாசிக்கக் கற்றுக்கொண்டார் பின்னர் லண்டனில் உள்ள டிரினிடி இசைக்கல்லூரியில் தேர்வில் தங்கப் பதக்கம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் இசையமைப்பள இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழின் நாட்டுப்புற இசையினை நாட்டுப்புற இசையினை அஹ் இவர் நாட்டுப்புற இசையினை அதன் தரம் குன்றாமல் வழங்கினார் அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி பாடிய மச்சானைப் பாத்தீங்களா என்ற பாடல் மிகப் பிரபலமானது அதைத் தொடர்ந்து பதினாறு வயதினிலே, பொண்ணு ஊருக்கு புதுசு போன்ற பல அஹ் படங்களில் நாட்டுப்புற மணம் கமழ இவர் இசையமைத்த பாடல்கள் பெரும் வரவேற்பினைப் பெற்றன நாட்டுப்புற இசை மட்டுமல்லாமல் கருநாடக செவ்விசை மெட்டுக்களில் இவர் அமைத்த பாடல்களாகிய மோகன ராகத்தில் பத்ரகாளி திரைப்படத்தில் கண்ணன் ஒரு கைக்குழந்தை மற்றும் ரீதி க ரீதி கௌளை ராகத்தில் கவிக்குயில் திரைப்படத்தில் சின்னக் கண்ணன் அழைக்கிறான் போன்றன இவருக்கு மேலும் புகழினைத் தேடித்தந்தன முதன் முறையாகத் தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோ முறையில் ப்ரியா என்னும் திரைப்படத்திற்கு இசையமைத்தார் இராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்க ஆர்கெஸ்டிராவில் இசையமைப்பவர்கள் மோஸ்ட்ரோ மேஸ்ட்ரோ என்று அழைக்கப்படுகின்றனர் ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்டிரா ரா இளையராஜா இசையமைத்த சிம்பொனியினை இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் இளையராஜா தமிழ் திரைப்படக் கலைஞர்களால் மேஸ்ட்ரோ என்று அழைக்கப்படுகின்றார் இளையராஜா புதிதாக இசை ஓடிடி என்ற பிரத்தியேக இணையம் ஒன்றைத் தொடங்கியுள்ளார் இவரது இசைப்பயணம் இளையராஜா ஒரு கிராமப்புறத்தில் வளர்ந்தார் பலவிதமான தமிழ் நாட்டுப்புற இசையை வெளிப்படுத்தினார் தனது பதிநாலு வயதில் தனது மூத்த சகோதரர் பாவலர் வரதராஜன் தலைமையிலான பாவலர் பிரதர்ஸ் என்ற பயண இசைக் குழுவில் சேர்ந்தார் அடுத்த ச தா தசாப்தத்தை தென்னிந்தியா முழுவதும் திக நிகழ்த்தினார் குழுவுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கையில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவகர்லால் நேரு மறைவினால் தமிழ் கவிஞரான கண்ணதாசன் எழுதிய இரங்கற்பாவிற்கு இவர் தனது முதல் இசைத்தொகுப்பு ஒரு இசை தழுவல் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி எட்டாம் ஆண்டில் இளையராஜா மெட்ராசில் அஹ் இப்போது சென் சென்னை பேராசிரியர்

இளையராஜா ர லண்டனின் அஹ் டிரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் தொலைதூர கற்றல் சேனல் மூலம் பாடநெறியை முடித்த பின்னர் பாரம்பரிய கிதாரில் தங்கப்பதக்கம் வென்றவர் டி. வி. கோபாலகிருஷ்ணனிடமிருந்து கர்நாடக இசையைக் கற்றுக்கொண்டார் அமர்வு இசைக்கலைஞர் மற்றும் திரைப்பட இசைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சென்னையில் இவர் இளையராஜா ஒரு அஹ் இசைக்குழுவில் கிட்டார் வாசித்தார் மேலும் ஒரு அமர்வுகு அஹ் கிதார் கலைஞர் கீபோர்டிஸ்ட் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர்கள் மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சலில் சௌதரி சௌத்ரி போன்ற இயக்குநர்களுக்கான அமைப்பாளராக பணியாற்றினார் இளையராஜா இந்தியாவில் சிறந்த இசையமைப்பாளராக போ அஹ் இசையமைப்பாளராக போகிறார் என்று சவுத்ரி ஒருமுறை கூறினார் கன்னட திரைப்பட இசையமைப்பாளர் ஜி கே அஹ் வெங்கடேஷின் இசை உதவியாளராக பணியமர்த்தப்பட்ட பின்னர் பெரும்பாலும் கன்னட சினிமாவில் இருநூறு திரைப்படத் திட்டங்களில் பணியாற்றினார் ஜி கே வெங்கடேஷின் உதவியாளராக இளையராஜா ஆர்கெஸ்ட்ரேட் அஹ் செய்வார் அஹ் இது வெங்கடேஷ் உருவாக்கிய மெல்லிசைக் கோடுகளை ஜி கே வெங்கடேஷின் வழிகாட்டுதலின் கீழ் இசையமைப்பதைப் பற்றி இளையராஜா அதிகம் கற்றுக்கொண்ட நேரமாகும் இந்த காலகட்டத்தில் இளையராஜாவும் தனது சொந்த இசைக்குறிப்புகளை எழுதத் தொடங்கினார் இவரது இசையமைப்புகளைக் கேட்க வெங்கடேஷின் அமர்வு இசைக்கலைஞர்களை அவர்களின் ஓய்வு நேரங்களில் இவரது இசை கு குறிப்புகளிலிருந்து சில பகுதிகளை இசைக்க வழியுறுத்தினார் அஹ் இது வரையிலும் நான் சொல்லிருக்கேன் இதுக்கு மேல ஆதித்யன் நீங்க சொல்லுங்க ஆதித்யன்

ஆஹ் கண்டிப்பா காமட்சி நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பத்தி பாப்போம் இவரு வந்து பாத்திங்கன்னா தமிழு திரையுலகிலேயே இது அதிக இசையைக் கொண்டு பல இளைஞர்களின் மனதை கவர்ந்தவர் இவரு இவரு வந்துட்டு இவரோட பிறப்பு பாத்திங்கன்னா முப்பத்தி ஒண்ணு ஆகஸ்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பொறந்துருக்காரு இவரு வந்துட்டு இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் ஒலிப்பதிவு இசையமைப்பாளர் மற்றும் பாடகர் பாடலாசிரியர் ஆவார் முக்கியமான தமிழ் படங்களில்

நீங்க பேசுறது எதுமே எங்களுக்கு காதுலயே விழல கேக்குதுங்களா பேசுறது